ஒரு ஸ்கை வந்து அழகான ஒரு ரெய்ணி ஃபார்ம்ல இருக்குது.

இது வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பு .

இதுல வந்து ஒரு கார் வந்து டயர் கலன்டிருக்கு மேல வந்து டாப்பர் ஒ ஒசந்து இருக்குது.

இது வந்து ஒரு ஜிம்மு இந்த ஜிம்முல நெறைய எக்யூப்மென்ட் எல்லா இருக்குது.

வெளிய குட்டி குட்டி செடியெல்லா நிக்குது.

இது வந்து ஒரு ரோட்டுல இருக்குது.

அதுக்கப்புறம் ஒரு செ ஒரு செடியில வெள்ள கலர் பூவெல்லாம் பூத்து பூத்து இருக்குது.

இங்க வந்து நறைய புக்ஸ் இருக்குது.

அதுக்கப்ரோ நெறைய புக்ஸ்சு இருக்குது.

அதுக்கப்புறம் சுத்தி கொஞ்சம் செடி மரம் அ கோகனட் மாரோ இந்த மாதிரி எல்லா இருக்குது.

அதுக்கப்புறம் ஆரஞ்சு அண்ட் கோல்ட் தீம்ல கலர்ல வந்து கர்டென் இருக்குது.

இது வந்து ஒரு மேடை செட்டப்பு .

இந்த கார்டன் பிளேஸ்ல நெறைய கிரஷாஸ் இருக்கு சின்ன சின்ன புல்லா வளர்த்திருக்காங்க எல்லா இடத்திலுமே.

இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட் இந்த ஃப்ளவர் பாட்ல அழகா செடி இருக்குது. இதுல பேபி பிங்க் கலர் பூ இருக்குது.

இங்கு நிறைய கலர்ஃபுல் பலூன்ஸ் எல்லாம் இருக்குது.

ரொம்ப மழை தண்ணி எறங்கி பாசி புடிச்சிருக்குது.

அப்புறம் கொஞ்சம் பாய்ஸ் வந்து அந்த என்ட்ரன்ஸ்குள்ள உக்காந்து பேசிட்டு இருக்காங்க.

இதுக்கப்பறவு தென்ன மரத்துக்கு தேவையான நெறைய தென்னங் கன்றெல்லாம் வச்சிருக்காங்க.

இந்த ஷாப்ல வந்து ஏசி இருக்குது சேர் இருக்கு கம்ப்யூட்டர் மானிட்டர் ஏசி ன்னு இந்த மாதிரி திங்ஸ் எல்லா நிறையவேஇருக்குது.

இது ஒரு சர்ச்சு இந்த சர்ச்சில் வந்து ஒரு சின்ன வீடு மாதி கெட்டி அதுல வந்து சிலுவ போட்டு இருக்காங்க.

இந்த மூணு மென்ல மூணு பேருமே மூணு கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க.

இந்த ஹோட்டலோட பேர் வந்து ஜனனி .

இந்த டெம்பிள் வந்து கோல்ட் கலர்ல மேல வந்து கொடுத்து இருக்காங்க கீழே ஃபுல்லா அ டைல்ஸ் போட்டுருக்காங்க.

கொஞ்சொ கொஞ்சொ பெர்சன்ஸ்ல அங்க நடந்து போயிட்டு இருக்காங்க.

இது ஒரு ஸ்மால் காஃபே . இந்தக் கஃபேல வந்து டேபிள்லா இருக்குது. சேர் இருக்குது.

கோலா ட்ரிங்க்ஸ் வெச்சிருக்காங்க.

வெளிய வந்து ஒரு மினி பஸ் நிக்குது.

சின்ன சின்ன பிரவுன் கலர் பார்ட்ஸ் எல்லா இருக்குது.